பேக் சைடுல இருக்க ஒயிட் வாலுல அதோட நிழல் தெரியிது.

மண்டப ஸ்டேஜ்ல அழகா டெக்கரேஷன் பண்ணிர்காங்க.

நெறையா ஜனங்க இருக்காங்க வர கெஸ்ட் உக்கார லைன் பை லைன் சேருங்கள அடுக்கிருக்காங்க.

ஸ்விம்மிங் ஃபூல்ல பசங்க பெரியவங்கல்லா ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.

நடுவுல ஒரு பறவ இருக்கு அது ஒத்த கால்ல நிக்கிது.

இந்த கடையில மேல இந்த மண் கப்புங்க அடிக்கி வெச்சிருக்காங்க.

கிரவுண்ட சுத்தி பச்ச பசேல்னு நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த ரூம்ல அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய ஸ்விம்மிங் புல்லு .

ரோடு சைடுல பெரிய பெரிய பில்டிங்லா இருக்கு பெரிய பெரிய மரங்கள்லா இருக்கு.

பக்கத்துல பைக் காரு பெரிய பெரிய மரங்கள் இருக்கு.

பெரிய பிளாக் கலர் ஃகேட்டு இருக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஃகேட்டு இருக்கு.

இந்த பில்டிங்ல நறிய்ய விண்டோஸ் இருக்கு.

இது ஒரு பெரிய ரோடு .

நெறைய பேரு உக்காஞ்சு இந்த கட்டு கம்பிங்கல வெச்சு வேல பாத்துகுட்ருக்காங்க.

இங்க நறைய ஜனங்க லைன் பை லைன் க்யூன்ல நிக்கறாங்க.

இங்க பச்ச பாசேன்னு பெரிய பெரிய மரங்கள் இருக்கு.

அதுல ஒரு கொழந்த ஒக்காந்துட்ருக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒக்காந்துட்ருக்காங்க.